C ல் Classகள் மற்றும் Objectகள் குறித்த ஸ்போகன் டுடோரியலுக்க நல்வரவு இந்த டுடோரியலில் நாம் கற்கபோவது Classகள் Objectகள் என்கேப்சுலேஷன் மற்றும் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்
இதை ஒரு உதாரணத்தின் உதவியுடன் செய்யலாம்
இதை பதிவு செய்ய நான் பயன்படுத்துவது உபுண்டு இயங்குதளம் பதிப்பு 1110 g கம்பைலர் பதிப்பு 461 classகளுக்கு அறிமுகத்துடன் ஆரம்பிக்கலாம்
கீவர்ட் கிளாஸ் ஐ பயன்படுத்தி கிளாஸ் உருவாக்கப்படுகிறது இது டேட்டா மற்றும் functionகளை கொண்டிருக்கும் கிளாஸ்
codeஐயும் dataஐயும் இணைக்கிறது
ஒரு கிளாஸ் ன் டேட்டா மற்றும் functionகள் அந்த கிளாஸ் ன் memberகள் எனப்படுகின்றன
இப்போது objectகளுக்கு வருவோம்
Objectகள் என்பது variableகள்
அவை ஒரு கிளாஸ் ன் பிரதிகள் ஆகும் ஒவ்வொன்றும் புராப்பர்ட்டீஸ் மற்றும் பிஹேவியர் ஐ கொண்டிருக்கும் டேட்டா elementகள் மூலம் புராப்பர்ட்டீஸ்
டிஃபைன் செய்யப்படுகின்றன methodகள் எனப்படும் மெம்பர் functionகள் மூலம் பிஹேவியர்
டிஃபைன் செய்யப்படுகிறது
இப்போது ஒரு கிளாஸ் ன் சின்டாக்ஸ் ஐ காண்போம் இங்கே ஒரு கிளாஸ் ஐ டிஃபைன் செய்ய கிளாஸ் கீவர்ட் பயன்படுகிறது
class நேம் என்பது கிளாஸ் ன் பெயர்
பப்ளிக் பிரைவேட் மற்றும் புரொடெக்டட் ஆகியவை ஆக்செஸ் ஸ்பெசிஃபையர்
இங்கே டேட்டா memberகள் மற்றும் மெம்பர் functionகளை பப்ளிக் பிரைவேட் மற்றும் புரொடெக்டட் ஆக டிஃபைன் செய்துள்ளோம்
இவ்வாறுதான் கிளாஸ் ஐ மூட வேண்டும்
இப்போது ஒரு உதாரணத்தை காண்போம் நான் ஏற்கனவே எடிட்டர் ல் கோடு ஐ டைப் செய்துள்ளேன்
அதை திறக்கிறேன்
நம் பைல் பெயர் கிளாஸ் ஹைபன் ஒப்ஜ் டாட் சிபிபி என்பதை கவனிக்கவும் இந்த உதாரணத்தில் கிளாஸ் ஐ பயன்படுத்தி சதுரத்தின் பரப்பளவை கணக்கிடுவோம்
இப்போது கோடு ஐ விளக்குகிறேன்
இது நம் ஹெடர் பைல் அயோஸ்ட்ரீம்
இங்கே ஸ்ட்ட் நேம்ஸ்பேஸ் ஐ பயன்படுத்துகிறோம் இது ஸ்க்வேர் என்ற கிளாஸ் ன் டிக்ளரேஷன் இங்கே எந்த ஆக்செஸ் ஸ்பெசிஃபையர் ஐயும் டிக்ளேர் செய்யவில்லை
எனவே இது முன்னிருப்பாக பிரைவேட்
எனவே வேரியபிள் எக்ஸ் ஆனது கிளாஸ் ஸ்க்வேர் ன் ஒரு பிரைவேட் மெம்பர் ஆகும் இது பப்ளிக் ஸ்பெசிஃபையர் பங்ஷன் ஏரியா என்பது ஒரு பப்ளிக் பங்ஷன்
இவ்வாறுதான் கிளாஸ் ஐ முடிப்போம்
ஆக்செஸ் specifierகளை பற்றி மேலும் அறிய நம் slideகளுக்கு வருவோம் பப்ளிக் ஸ்பெசிஃபையர் பப்ளிக் ஸ்பெசிஃபையர்
கிளாஸ் க்கு வெளியே டேட்டா ஐ அணுக அனுமதிக்கிறது
ஒரு பப்ளிக் மெம்பர் ஐ ப்ரோகிராமில் எங்கேயும் பயன்படுத்தலாம்
பிரைவேட் ஸ்பெசிஃபையர் பிரைவேட் என டிக்ளேர் செய்யப்பட்ட மெம்பர் களை கிளாஸ் க்கு வெளியே பயன்படுத்தவும் அணுகவும் முடியாது
பிரைவேட் memberகளை அந்த கிளாஸ் ன் memberகளால் மட்டுமே பயன்படுத்த முடியும்
புரொடெக்டட் ஸ்பெசிஃபையர் புரொடெக்டட் memberகளை கிளாஸ் க்கு வெளியே அணுக முடியாது
ஒரு டெரைவ்ட் கிளாஸ் மூலம் அவற்றை அணுகலாம்
நம் ப்ரோகிராமுக்கு வருவோம்
இங்கே இந்த ஸ்டேட்மெண்ட் ல் கிளாஸ் பெயர்
ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்பரேட்டர் மற்றும் பங்ஷன் பெயர் உள்ளது
இந்த ஆப்பரேட்டர் ஐ பயன்படுத்த வேண்டும்
பங்ஷன் ஏரியா ஒரு குளோபல் பங்ஷன் இல்லை என்பதை இது குறிக்கிறது
இது கிளாஸ் squareன் ஒரு மெம்பர் பங்ஷன் ஆகும் இங்கே ஒரு ஆர்குமென்ட் ஐ இன்ட் ஆ என பாஸ் செய்துள்ளேன் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்பரேட்டர் பற்றி மேலும் அறிய இப்போது நம் ஸ்லைடு களுக்கு வருவோம் இது மறைந்துள்ள டேட்டா ஐ அணுக பயன்படுகிறது ஒரே பெயரை கொண்ட வேரியபிள் அல்லது பங்ஷன் ஐ அணுக ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்பரேட்டர் ஐ பயன்படுத்துகிறோம்
லோக்கல் வேரியபிள் மற்றும் குளோபல் வேரியபிள் இரண்டும் ஒரே பெயரைக் கொண்டிருந்தால் லோக்கல் வேரியபிள் முன்னுரிமை கொண்டிருக்கும்
ஐ பயன்படுத்தி குளோபல் வேரியபிள் ஐ அணுக முடியும் இப்போது நம் ப்ரோகிராமுக்கு வருவோம்
இங்கே ஆ ன் மதிப்பு எக்ஸ் ல் சேமிக்கப்படுகிறது பின் சதுரத்தின் பரப்பளவை திருப்புகிறோம் இங்கே எக்ஸ் ஒரு பிரைவேட் மெம்பர்
பிரைவேட் பாராமீட்டர் ஐ அணுக பப்ளிக் மெம்பர் ஆ ஐ பயன்படுத்தினோம் பிரைவேட் memberகள் எப்போதும் மறைந்துள்ளன
இது நம் மெயின் பங்ஷன்
இங்கே எஸ்கியூஆர் என்பது கிளாஸ் ஸ்க்வேர் ன் ஆப்ஜெக்ட் இவ்வாறுதான் ஒரு ஆப்ஜெக்ட் ஐ உருவாக்குகிறோம்
class பெயரை தொடர்ந்து object பெயர் இங்கே ஆப்ஜெக்ட் எஸ்கியூஆர் மற்றும் ஒரு
ஆப்பரேட்டர் ஐ பயன்படுத்தி பங்ஷன் ஏரியா ஐ கால் செய்கிறோம்
பின் ஒரு ஆர்குமென்ட் ஐ 4 என பாஸ் செய்கிறோம்
எக்ஸ் ன் மதிப்பை 4 என அமைக்கிறோம்
இது நம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இப்போது சேவ் மீது க்ளிக் செய்க ப்ரோகிராமை இயக்குவோம்
Ctrl Alt மற்றும் ட் விசைகளை ஒருசேர அழுத்தி டெர்மினல் விண்டோவை திறக்கவும்
கம்பைல் செய்ய டைப் செய்க g ஸ்பேஸ் கிளாஸ் ஹைபன் ஒப்ஜ் டாட் சிபிபி ஸ்பேஸ் ஹைபன் ஒ ஸ்பேஸ் கிளாஸ் எண்டரை அழுத்துக டைப் செய்க class எண்டரை அழுத்துக காட்டப்படும் வெளியீடு ஏரியா ஒஃப் தே ஸ்க்வேர் இஸ் 16 இப்போது நம் ப்ரோகிராமுக்கு திரும்ப வருவோம்
இதுவரை நாம் பார்த்ததில் ஒரு கிளாஸ் ல் டேட்டா மற்றும் functionகள் ஒன்றாக கலந்திருந்தது கிளாஸ் என்பது ஒரு சிங்கில் யுனிட்
அதில் டேட்டா மற்றும் பங்ஷன் பயன்படுத்தி குழுவமைக்கப்படுகிறது
இந்த நுட்பம் என்கேப்சுலேஷன் எனப்படுகிறது பின் பிரைவேட் மற்றும் பப்ளிக் memberகளுடன் கிளாஸ் ஐ பார்த்தோம் பிரைவேட் டேட்டா மறைந்துள்ளது
கிளாஸ் க்கு வெளியே இதை அணுக முடியாது இந்த நுட்பம் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் எனப்படுகிறது இடைமுகம் தெரிகிறது ஆனால் அமலாக்கம் மறைந்துள்ளது
இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது
நம் slideகளுக்கு திரும் வருவோம்
சுருங்கசொல்ல இந்த டுடோரியலில் நாம் கற்றது என்கேப்சுலேஷன் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் பிரைவேட் memberகள் இன்ட் எக்ஸ் பப்ளிக் functionகள் இன்ட் ஏரியா Classகள் கிளாஸ் ஸ்க்வேர் ஆப்ஜெக்ட் ஐ உருவாக்குதல் ஸ்க்வேர் எஸ்கியூஆர் ஆப்ஜெக்ட் எஸ்கியூஆர் டாட் area ஐ பயன்படுத்தி ஒரு பங்ஷன் ஐ கால் செய்தல்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
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும்